ரோட்ல வந்து ஒரு கார் போயிட்டிருக்கு கிரே கலர்ல .

கீழ வந்து சேவுத்துல லைட் கொடுத்துருக்காங்க.

இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் .

சோ சுத்தி வந்து ஒரு பாட் மாத்ரி இருக்கு.

இங்க வந்து ஒரு பில்டிங் குடுத்துருக்காங்க.

பக்கத்துல வந்து ஒரு வேஃப்ஃபல் ஷாப் குடுத்துருக்காங்க.

இது வந்து ஒரு பில்டிங் மெரி குடுத்திருக்காங்க.

கேட் வந்து பாத்தீங்ன்னா பிளாக் கலர்ல குடுத்துருக்காங்க.

இது வந்து ஓட்டல்ல இருக்க ஒரு ரூம் .

முன்னாடி வந்து நெறையா அட்ட பாக்ஸ்லா இருக்கு.

இது வந்து ஒரு ஃபார்மிங் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நெறைய பசங்க ஆர்ட் வொர்க்லா பண்ணிருக்காங்க.

டேஸ்ட் யூ டிசைர் அப்டினு சொல்லி போட்ருக்கு.

வெயில் அடிக்க கூடாதுன்னு மேல வந்து ஷட்டர் மாரி போட்ருக்காங்க கிரீன் கலர்ல .

உள்ள வந்த டேபிள் ஃபேன்லா மாட்டிருக்காங்க செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க ப்ளேசஸ்ஸ .

வெளில சேஃப்டிக்காக நெறையா வல அதுக்கப்றோ கம்பி போட்டு கட்டெல்லா போட்டு வச்சுருக்காங்க அது வெளில வரக்கூடாதுன்னு.

இங்க வந்து கஸ்டமர் உக்காரதுக்காக ஆறு டைனிங் டேபிள் மாரி குடுத்திருக்காங்க ஒயிட் கலர்ல இருக்கு.

அங்க ஒரு அண்ணா ஒக்காஞ்சுட்டு இருக்காங்க.

பின்னாடி ஒரு ஸ்கூட்டில வந்து ரெண்டு பேரு போயிட்ருக்காங்க.

பலூன்ஸ் வச்சுருக்காங்க கிரீன் அதுக்கப்றோ ஆரஞ்சு கலர்ல .

பின்னாடி ஒரு போஸ்டர் மாரி இருக்கு பக்கத்ல ஒரு சேரிருக்கு .

பக்கத்துல வந்து ஒரு பைக் நிக்குது.

அதுல செடி அதுக்கப்றமா குட்டி குட்டி பிஷ்ஷஸ்லா இருக்கு.